அஹ் என்ன பண்ணிட்டு இருக்குற நா இப்பாத வேலை எல்லா முடிஞ்சு உட்கந்துருக்கன் அஹ் அப்புடியசேரிசேரி என்ன tiffin tiffin வந்து நைட் இவரு பிரியாணி செஞ்சுருந்தாரு அதனால இப்பத்திக்கி tiffin வெச்சுருக்கோம் ஒ சேரிசேரி என்ன நயத்து கிழம busy அ இல்லாம விட்டுல பிரியாணி செஞ்சுருக்காரு நயத்து கிழம நேத்து காந்தி ஜெயந்தில

ஆமா அதனால leave wineshop எல்ல leave அட ஆமா Noise வியாபரம் ஆகாது அஹ் எங்க கடை wineshop வியாபரம் தான் Noise அதிகம் அதுனால leave போட்டுட்டோம் எப்புடி போகுது wineshop இல்லாத நாள் மத்த நாள்ல பரவால்லையா கடை அஹ் மத்த நாள்ல பரவால்ல அந்த government leave அப்போல கொஞ்ச கம்மியா போகும் சேரி சேரி அப்போ ஒரே jolly தான் எங்க போனிங்க வெளிய எங்கியாச்சும் போனிங்களா வெளில எங்கயும் போல அஹ் மாமியார் விட்டுக்கு போனோம் Noise அங்க நாத்தனார் வந்துருந்தாங்க Noise timespent பண்ணிட்டு கொழந்தைங்க கூட விளையாண்டு அஹ் evening வந்துட்டோம்

உம் சேரி சேரி பையன் என்ன பண்றான்

அஹான் சேரி சேரி ஏய் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு எல்ல leave இல்லையா அஹ் leave இருக்கு இன்னைக்கு இல்ல நாளைல இருந்து தான் leave Noise நேத்து leave வு Noise நயத்து கிழம எப்பவுமே பால்வாடி leave வு அஹ் சனிக்கிழம மட்டும் ஒரு மணி வரைக்கும் வெய்பாங்க

இது government leave வுகற நல நாளைக்கு நலன்நாளைக்கு எல்ல leave வு உம் சளி இருந்தது பரவால்லையா பையனுக்கு cure ஆய்ருச்சா அஹ் பரவால்ல பரவால்ல அதுஎல்லாம் clear ஆய்டுச்சு உம் அப்பறோம் என்ன பொள்ளாச்சி வந்துருந்துருக்கு ரெண்டுநாள் முன்னாடி hotel ல பாத்தான்

ஒ என்ன food புடிச்சது அங்க அங்க எல்ல food மே எனக்கு புடிச்சுது

particular அ வந்து அந்த ரோமலின் ரொட்டி னு சொல்லிட்டு Noise அது குடுத்துருந்தாங்க அதுக்கு sidedish இந்த பனீர் butter மசாலா Noise அதுவும் நல்ல இருஞ்சு உம்உம் எந்த dish சப்பட்டாலும் அதாவது எந்த dish சப்பட்டாலும் அந்த பனீர் butter மசாலா அடிச்சுகிறதுக்கு வராது முடியாது ஆமா ஆமா எனக்கு எல்ல dish மே புடிச்சு இருந்துச்சு என்னோட favorite ங்கற நல எனக்கு ரொம்ப புடிச்சுது ஒ சேரிசேரி அப்போ பையனா கூட்டிட்டு வரலையா ஆஹான் பையனா வந்து மாமியார் விட்டுல விட்டுட்டு வந்தாங்க Noise அடிக்கடி வெளில கூப்பிட்டு போய் காய்ச்சல் வந்துருச்சுனா என்ன பண்றது அப்பரோ இங்க இருந்து போறதுக்கு un time ஆய்ச்சியருக்கு எப்புடி பஸ் கெடச்சுதா பஸ் stand ல

எப்புடி தனிய போனியா ஆட்டோக்கு இல்ல share ஆட்டோவே கெடச்சுதா

share ஆட்டோக்கு already ரெண்டு பேரு நின்னுட்டு இருந்தாங்க மூணு பேர் மட்டும் இருந்த share ஆட்டோ முடியாது ஆறு பேர்ஆவாது வேணும்பாங்க

அதுனால மூணு பேருக்கு இல்லன்னு சொல்லிட்டு அவுங்க ரெண்டு பேர் நல்ல பஸ்க்கே wait பண்றன்னு நின்னுட்டு இருந்தாங்க Noise

ஆமா இன்னும் அறைமன்நேரம் ஆகும்ங்கற மாறி இருந்துச்சு Noise நா இங்க பையன் அழுகறான் சொல்லிட்டு சேரி ஆட்டோ புடிச்சு போயிறலாம்ண்டு வந்துடன்

நூத்துஅம்புருவா கேட்டாங்க Noise உம் எறங்கிட்டான் எப்பவும் ஒரு number வெச்சுக்கணும் இல்லையா அவுங்க safe அ கொண்டுபோய் விடராங்கலா தெரிஞ்சவங்க அஹ் ஆமா கண்டிப்பா Noise நா எப்பயுமே ஆட்டோ ல ஏறும் போது number note பண்ணி வெச்சுக்குவேன் Noise ஆட்டோ number note பண்ணி யாருக்கவது ஒருத்தர்க்கு message அனுப்பி போட்டு உகந்துகுவேன் உம் பாதுகாப்பா இருக்கறது முக்கியம் இல்லையா உம் அவ்ளோதா அப்பறோ என்ன பண்றது உன்ற Husband என்ன பண்ணாங்க Husband ஒன்னும் சொல்லுலா நான்தான் பயந்துட்டே வந்தான் Laugh சேரி எல்ல திட்டுவாங்க late ஆய்ருச்சு அப்புடின்னு

அவுங்க யாருமே எதுவும்மே கண்டுக்கல நா போனா பையன கூப்டான் Noise அஹ் எங்க நாத்தனார் ஏன் இவ்ளோ நேர நேரம் ஆய்ருச்சு சாப்டியான்னு கேட்டாங்க Noise இல்ல அங்கையே சாப்டன் பிரியாணி கடைலயே சாப்டான் சொன்னா தாத்தா கடைல Noise

அஹ் சேரிசேரி அப்புடினாங்க போகும்போதே எடுத்துட்டு போயிருக்காலம்னாங்க Noise late ஆகும்தெரிஞ்சுருந்தா எடுத்துட்டு போக மாட்டயான்னு திட்டுனாங்க போற எடத்துல எப்புடி எது என்னன்னு தெரியாதுல

சேரி சேரி எப்புடியோ ஒருஅளவுக்கு போய் செந்தாச்சு நேரமா இல்லையா நேரமா போயிட்டான் அஞ்சறைக்கு இருட்டற குள்ள வந்துட்டான் நானு ஒ ஆமா dress என்ன பண்ணலாம்னு idea பண்ணி வெச்சுருக்கிங்க இந்த function வருதுலா marriage function அதன் ஆயுஷா அக்கா கிட்ட தெக்க குடுக்கலாண்டு இருக்கான் நானு

நா தெப்பான் எனக்கு நா ஒரு pattern பாத்தான் அதுஎனக்கு தெக்கறதுக்கு வரும்னு தெரில first first உ இதுல try பண்ணி எதாச்சு ஆய்ருச்சுனா என்ன பண்றது நானே அப்புடித்தான் பயந்துட்டு இருக்கான் ஏய் அவுங்க உ உங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்காறங்கள ஆபிரின் அவுங்களோட அம்மா super அ தெக்கிறாங்க அது மாறி ரெண்டு gown தெச்சு கொண்டுவந்து குடுத்துருக்காங்க இப்ப

அஹ் உங்க நவீத் அண்ணா இருக்கங்களா அவுங்க மாமியா

அவுங்க திருநெல்வேலில அவுங்க ஆமாபா அவுங்க மா பேத்திக்கி பிறந்தநாள் கொண்டாடறதுக்கு வந்துருந்தாங்களா Noise முந்தநேதோ என்னமோ வந்துருகாங்க actual அ நாங்க சினிமாக்கு போயிருக்கும்போதே கொழதையா கூட்டிட்டு வரலா பாத்த அவுங்க அம்மா அப்பா வந்துருகாங்கனு சொன்னாங்க அடுத்தநாள் birthday குழந்தைக்குதரனால அப்பிடிக்ராபோது ஒரு கொஞ்சோ போய்ட்டுவந்தோ

எங்களையும் குப்டுருந்தாங்க நாங்க போயிருதப்பேவே எங்க அம்மா எல்லா வந்துட்டாங்க நான் கொஞ்ச நேரம் wait பண்ணிருந்தே

அப்ப இருந்துட்டு அவரு கிட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க பொண்ணோடது அவங் அவங்க கொண்டுபோய் தேக்கிராங்களா திருநெல்வேலில தேச்சிட்டு அப்பறம் ஏதாவது courier கீது அனுப்புவாங்கனு நினைக்குறேன், super ர packing பண்ணி காமிச்சாங்க நானும் அவங்ககிட்ட இருந்து கத்துட்டு வந்துருக்கேன்

பண்ணும்போது போடுறது எதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன் நானும் அதனாலத இருந்துட்டு wait பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எங்கடயும் அவர் கடைசிலயும் அதுக்கான பொடிக் colour க்கான lining வாங்கி வெச்சு அதுல முதல try பண்ணி என் மகளுக்கு தேச்சிட்டு அப்பறமா தேச்சிக்கலாம்னு இருந்தேன் easy யா போடுறாங்க அதாவது நாளா மதுச்சு போட்டாங்க முதல்ல saeree ல saree ல இருந்துட்டு உன்னக்கு மேல் top க்கு எடுத்துக்க சொல்றாங்க

அது தெரியும்ல இப்படி மடுச்சு போட்டு மேல் top long gavun தான தேக்கிரிங்க அப்ப இருந்துட்டு அஹ மேல் part க்கு கையும் உங்களுக்கு முக்கா கையா, முழு கையா, கைக்கும் மேல் part க்கும் துணிங்க மடுச்சு வேட்டி எடுத்துக்கோங்க எடுத்தது போக மீதிய அப்பிடியே four ரா மடுச்சு போடுங்க four layer ர, நாளு layer ர மடுச்சு போட்டு அங்கருந்து மே உம்

அந்த உயரத்தை silent கணக்கு பண்ண சொல்றாங்க கணக்கு பண்ணி உங்களூட hip பு நாளு நாலு மாடிப்பா இருக்குற இடத்துல இருந்துட்டு hip போடா waist line ன check பண்ணி அதுல four

இது இந்த blouse துணி நல்லா இருக்குல

அதனால நம்ம எல்லாமே waste பண்ண வேண்ணா

நாம்ம வந்து yellow colour லயு chudithaar மாதிரி தேச்சிட்டு அதுல pattern வந்து இந்த முன்னாடி வந்து இந்த ஜொள்ளு பட்ட மாறி வேப்போம்ல

design ஹா அஹ அப்பறம் கைக்கு வந்து பாதி தூரம் yellow colour உம், கீழ finishing வந்து pink colour அந்த blouse துணிய வெச்சு பண்ணிருலாம்

சன்னதுனில கீழ அத pipeing

முழுக்கை நான் வைக்க மாட்டேன் நானு half கைதா okay okay அதுக்கு piping கீழ கொடுத்துட்டு ஆம்மா அப்பறம் கீழ இதுக்கு கீழ piping மாறி நீளமா join போட்டு பண்ணி கொடுதுறேன் மீதி இருக்குறதுல நம்ம blouse மாதிரி தேச்சுக்கலாம் இல்ல கீழ் round அந்த மஞ்சக் colour துணி full அ round full அ ribbon மாதிரி அது boarder வெக்க போரிய

பத்துமா உன்னக்கு அவ்ளோக்கும் அந்த அதுலயும் அந்த boarder உம் வெச்சு உனக்கு எப்படி jacket க்கு வரும் இல்லாட்டி அந்த colour ல இது கிடைக்குதுல rolling உ அஹ ஹம் great தான் அது ரென்ற மீட்டர் வாங்குனாம்னா சுத்தீ வேச்சிருலாம் அதே colour ல அடுச்சு போடுவே ரென்ற மீட்டர் எங்க பத்தும் saree full லா தான இல்லனா அஹ நாளா மடுச்சுபோட்ட ரென்ற மீட்டர்ரூ

மொத்தமே ரெண்டரல தான் தைக்க போறிங்களா ?

நா என்னக்கு ரொம்ப பெரிய roll தேவ இல்லையே அப்பிடியா நாங்க எல்லா full flar வைக்கப்போறோம் saree வைக்கப்போறோம்

சரி அப்ப இப்ப gown மாறி இருக்குமேதா gown தான தைக்க போறோம்

சரி okay நான் அப்பிடியே தேச்சிகிறேன் நா கொஞ்சோ திவ்யாக்கு போட்டுக்கோ வெளில குடுத்து அந்த நரம்ப வெச்சு திவ்யாக்கு பண்ணிரு

அப்பா இருந்துட்டு யாருக்குமே அப்பிடி full க்கு எதும் வைக்க முடியாது

ஹம் discount மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான்

அப்பறம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மீதி இருக்குறத நம்ம blouse மாறி தேச்சு வேற எதாச்சு saree க்கு இப்போ உம் அஹ வேற எதாவது saree க்கு போட்டுக்கலாம் நெறைய பச்ச saree இருக்கே

தொடங்கப்போறேன் பழைய சேல முதல எடுத்ததும் என்னோட மஞ்ச சேலய தேக்கமாட்டே என்னோடதுல தான் waiting ல இருக்குது உன்னோடதும் இருக்குது

இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தேச்சாச்சு அதுனால நம்ம வந்துட்டு பொடிக் colour அதாவது வேற சேல

எடுத்து வெச்சுருக்கேன் அத முதல்ல தேச்சு பாத்துருவேன் அஹ பொண்ணோட அழைப்புக்கு, அது correct ட வந்துருச்சு அப்பிடினா

இருந்துட்டு ஒரு, போட்டு பாத்துட்டு correct டுன்க்ராமாரி ஆகிடுச்சுனா அப்பறம் நான் தேச்சுகுவேன் ஊம் உம் என்னனு பாத்தேன் net ட்டுல youtube ல பாத்தேன் எப்பிடினா இந்த spring வைகுரோம்ல

அந்த fleats எல்லாம் வெக்காமாயே நம்ம join பண்ணுவோம்ல silent அதும் மேல் part உம் கீழ் gown part தனியா நாள மடுச்சு வெப்போம்மா ஆம்மா அதையும் இதையும் நம்ம சுருக்கு வைக்காமதான join பண்ணுவோம்

அதுக்கு என்ன பன்னனுமாம்மா அஞ்சு இன்ச் ஜாஸ்தி வெச்சிட்டு silent உம் அத இது lays மாதிரி ஒன்னு விக்கித்து rubber மாதிரி

அந்தமாரி loose சான ஒரு அஹ நம்ம வேப்போம்ல lays உ அதே மாதிரி white colour ல ஒன்னு விக்கிது

அத வந்து அத கூட சும்மா வெச்சு அத attach பண்ணி plain னா தேக்கிறாங்க அதுவே கிட்டி கிட்டி கிட்டி கிட்டி கிட்டி சுவிட்டா வந்துருது

அதயே வெச்சு join பண்ணி விட்டிடுராங்க்லா அது வந்து குட்டி குட்டி fleats ஆ வேச்ச்சமாரியே இருக்கு

இழுத்து வெச்சு அடுச்ச்சரனு அடுச்சு குட்டி குட்டியா fleats

எனக்கு அந்த link அனுப்பு பாக்கலாம் அத எப்பிடி insta லதான் பாத்தேன் அது மட்டும் இல்ல அதுல web அடுச்சிட்டு கீழ கொஞ்ச தூரத்துல நேர் நேர்ரா இந்த பட்டு போடவைக்கு நம்ம தேப்போம்ல

பாவடைக்கு fleats தேச்சிட்டு அந்த fleats மேல பாத்தி தூரம் இப்பிடி அப்டி அடிச்சிக்கணும் நல்லா line னா கோடு போட்ட மாதிரி அந்த மாதிரி இப்டி இப்டி சும்மா சும்மா அடிக்கிறாங்க

அத அந்த இடம் மட்டும் அஹ correct டா தெரியுது அந்த fleat அங்க கீழ வந்து வர்றது நல்லா இருக்கும்

என்னன்னா அஹ ஒரே fleat தான் நடுல

அந்த fleat எப்படினா இப்பிடி fleat எடுத்து அப்பறம் ரெண்டா பங்கு எடுத்தா எப்பிடி இருக்கும்

அந்த மாதிரி பண்ணி stitch போட்டுறாங்க அது gown மாதிரியே இருக்கு

அதாப்பா boxflip உ இதுக்கு எடுக்குறாங்கள அஹ உம்

ஓரே ஒரு fleat தான் பெரிய fleat டா முனாடி வைக்குறாங்க

அது இப்படி கீழ அவங்க குடுத்த பட்டிக்கும் அத பண்ணதுக்கும் side ல round round ட தெரியுது

step எடுத்து round round ட போட்ட எப்பிடி இருக்கும் saree ல எல்லா